இது கார்டன் பொகை நிலா கார்டன் .

நிறைய கலர்ல போகி நிலா இருக்குது கலர் கலரா இருக்குது பிங்கு ஒயிட் நறைய கலர் .

ஒருத்தங்க வந்து சாப்டுட்ருக்காங்க மேல லைட் எல்லா எரியுது நறைய லைட் வச்சிருக்காங்க.

டீ குடிக்கற ஒரு இடம் நெறைய சேர் டேபிள் எல்லா போட்டு வச்சிருக்காங்க.

பக்கத்துல நெறைய மரம் வீடு எல்லாம் இருக்கு.

அங்க கீழ ஒரு கடை இருக்கு கடையில ரெண்டு பேரு வாங்குறதுக்கு நிக்கிறாங்க.

ஒரு ஆளு ஜல்லி எடுக்குறாங்க இன்னொரு ஆளு ஜல்லி குடுக்கறாங்க.

ரெண்டு வீடு இருக்கு பில்டிங்கு ஓட்டெ வீடு இருக்கு பக்கத்துல நெறைய கார் நிக்குது பிளாக் கலர் வைட் கலர் காரு .

சாப்பாட்டுக்குனு ஒரு எடோ இருக்கு உள்ள வரதுக்கு ஒரு போர்டு வச்சிருக்காங்க உள்ள வரலானு சொல்லிட்டு பக்கத்துல நறைய செடி இருக்கு.

மூணு பேரு இங்க நிக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு ஆள் சும்மா நின்னுட்டு இருக்காங்க.

இது ஒரு கடல் பகுதி. இதுல நெறைய மக்கள் வந்து பாத்துட்ருக்காங்க.

இந்த ரோட்ல வந்து ஜீப்பு நிக்குது.

இன்னொருத்தர் வந்து பெட்ரோல் போடறதுக்கு நம்பர் நோட் பண்ணிட்ருக்காங்க.

நெறைய திங்ஸ் இருக்கு இங்க.

மேல நெறைய பண்டல் பண்டலா வொய்ட் கலர்ல இருக்கு.

ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க.

தூரத்துல ஒரு டவர் இருக்கு. மலை எல்லாம் தெரியுது.

ம் அங்க போத்தறதுக்குள்ள வந்து லைன் லைனா படம் வரைந்து இருக்கு.

எல்_இ_டி லைட் போல மேல எரிஞ்சிட்ருக்கு.

தூரத்துல குடியில செஞ்ச ஒரு ஈபில் டவர் இருக்கு பக்கத்துல ஸ்டார் இருக்கு.